மீதி அடுத்த அஞ்சு number ருமே அஞ்சுல முடியும் mam. இல்ல இல்ல. கடைசி அஞ்சி number ருமே ஒரே number ல முடிஞ்சிரும். ரொம்ப easy ஆ இருக்கும் ஞாபகம் வச்சிக்க.

வேற எத பத்தியும் ஏதும் enquiry, ஏதும் phone number மாத்துறது பத்தி enquiry இருக்கா mam? இல்ல mam நமக்கிட்ட ஆதார் id proof எல்லாமே correct ஆ குடுத்தா நம்ம correct ஆ குடுத்துருவோம் mam ஆமா mam. ஒரு three days, two days குள்ளலாம் நாம பண்ணிரலாம் mam.

yeah வாங்க mam வாங்க mam. பாத்து பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பாத்து என்னனு பண்ணிரலாம் mam.

நீங்க direct ஆ நீங்க நம்ம centre க்கு வந்தீங்கனா, நம்ம central, central bus stand கிட்ட இருக்க ஹோட்டல் தெரியுமா உங்களுக்கு? இல்ல mam. நீங்க central bus stand வந்து எறங்கிட்டிங்கனாவே ஆஹ் correct ஆ ஒரு two-hundred meters தான் ஹோட்டல் mam.

Okay mam okay mam. புரியுது mam புரியிது mam. அப்போ கண்டிப்பா பண்ணி குடுத்துருலாம் mam. Okay mam பண்ணி குடுத்துருலாம் mam பண்ணி குடுத்துருலாம். வேற பத்தி இத பத்தி ஏதும்~

வாங்க mam வாங்க mam. ஒன்னும் பிரச்சன இல்ல mam நீங்க direct ஆ வந்து contact பண்ணுங்க. பண்ணிக்கலாம் mam. வாங்க showroom வாங்க. Okay mam பண்ணிக்கலாம் mam. ஒ okay mam ஒ okay, okay mam.

hello அஹ் hello டி எப்படி இருக்க? அஹ் நான் நல்லா இருக்கேன்டி. அஹ் ஆஹ் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? college போன பிறகு ரொம்ப busy டி. அதனாலதான் phone ஒண்ணும் பண்ண முடியலை. நீ? உம் நல்லா jolly ஆ enjoy பண்ற போல ஆமா, அது ஒண்ணும் தெரியாதா? school life தான் எப்பவுமே best first second தான் college life

உம் college ல அப்படி என்ன நல்லா enjoy பண்ணியா?

ஹம் ஹம் ஹம் சரி சரி

ஓ, அப்படி என்னதான் பண்ண? கொஞ்சம் மெதுவா சொல்லு

ஏன் நீ school படிக்கும் போது boys இல்லையா ஆமா. ஓ அந்த school லையா படிச்ச?

ஆஹ் function ல எல்லாம் எப்படி? jolly யா போகுமா எப்படி நல்லா எப்படி strict ஆ வச்சிருப்பாங்களா அவுங்க free யா எந்த மாறி விடுவாங்க

எனக்கும் எனக்கும் jolly யா தாண்டி போச்சு எங்களை வந்து college ல என் class லயே நான் மட்டும்தான் girl உ அப்புறமா மூணு boys உ அது வந்து எல்லாமே அண்ணன் மாதிரி தான எல்லாம் ஒரு ஒரே ஒருத்தன்தான் உண்டு அப்படினா அவுங்க வந்து ஒரு அண்ணன் வந்து diploma படிச்சுட்டு வந்தாங்க diploma படிச்சுட்டு BCom க்கு வந்தாங்க. அல்லாம இனி ஒரு அண்ணன் வந்து வேலைக்கு போயிட்டே என்னோட வந்தாங்க, மிச்ச எல்லாரும் வரும் அஹ் boys அப்புறமா நான் அப்புறம் அவ்வளவுதான். என் department ல என் என் என்னோட இதுக்கு முன்னாடி first department ல வந்து, ஒரு அக்காவும், ஒரு அண்ணனும் மட்டும்தான் அவங்க. அந்த class ல என் என் department ல இவ்வளவு பேர் உண்டு, நாலு பேர் உண்டு

அஹ் இருக்கும். நான் வந்து பாதி நேரமும் தூங்கி தூங்கி விழுவேன். அவனுங்க அவங்க பாட்டுக்கு இருப்பானுங்க, ஆனா சில சேஷ்டைலாம் செய்வாங்க. நல்லா jolly யா அஹ் தங்கச்சியை இது பண்ணு அது பண்ணு ஏதாவது சொல்லிட்டிருப்பானுங்க. எங்களுக்குலாம் அங்க கேட்க மாட்டாங்க, அப்படி எல்லாம். ஏன்னா strength கம்மி தானே கேட்டாலும் ஒரே ஒரு வாத்தியா மட்டும்தான் question கேட்பாங்க. எங்களுக்கு எல்லாமே யாரும் படிச்சுட்டு வாங்க நாளைக்கு exam அந்~ exam மாறி மட்டும் இருந்தா மட்டும்தான் இது பண்ணுவாங்க ரொம்ப இது strict ஆ இதுபண்ணுவாங்க. அல்லாம question எல்லாம் எங்க class ல எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மொத்தம் நாலு பேரு இதெல்லாம் யாரு question கேட்டா யாரு பதில் சொல்லுது அஹ் மொத்தம் மூணு boys உம் நான் ஒருத்தி girl ஆமா அடுத்தது second year தான் ஆமா second year ல வந்து என்னன்னா second year படிக்கும் போது ஒரு அண்ணன் வந்து ஒரு college ஸ்காட் காலேஜ்னு நினைக்கேன். அங்கே இருந்து, அஹ் second year ல இங்கே join பண்ணான் அவனோட சேர்ந்து அஞ்சு பேரு அப்படி அவன் வந்து பின்னாடி நல்லா பேசறான் அவன் first வந்து பேசல அதுக்கப்புறம், நல்லா பேசினான் அப்புறம் எல்லாம் jolly யா அப்படியே நல்லா பேசுவாங்க. உம் நல்லா ஜாலியா இருக்கும் அடுத்து

இவனுங்க அங்க வெளியில அங்க சுத்திட்டு கடப்பானுங்க? நான் வேற department பிள்ளைங்கள் கூட joint ஆகி அஹ் அவு~ அந்த பிள்ளைங்கள் கூட விளயாடி எதாவது பண்ணுவேன். அந்த பிள்ளைங்க கூப்பிடுவாங்க. நீ தனியால இருக்க வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க chemistry department ல ஒரு மூணு பிள்ளைங்க உண்டு. அந்த பிள்ளைங்க பேசுவாங்க. அப்புறமா கீழ இங்கிலிஷ் department லனா ஒரு முப்பது பேர்லாம் உண்டு boys and girls அப்படிலாம் முப்பது பேர் உண்டா அந்த department நான் போனேன்னா எங்களுக்கு வந்து combined class தான் போடுவாங்க. தமிழ், இங்கிலிஷ் combined class போடுவாங்க, அப்ப நாங்க இங்கிலிஷுக்கு இங்கிலிஷுக்கு கீழ போவோம். தமிழ்க்கு வந்து தமிழ்ல இருக்கும் அவங்க வந்து தமிழ் அந்த department தமிழ் department ல போவோம். அப்ப சேர்ந்து இருப்போம் அப்ப இங்கிலிஷ் department ல இருக்கிற பிள்ளைங்க வந்து நாங்க அங்க சேர்ந்து இருந்தோம்ன்னா அவங்க back ல தான் நான் இருப்பேன். ஏன்னா நான் ஒருத்திதான் என்னோட department ல இருந்து வர்றேன் chemistry ல உள்ள பிள்ளைங்க வருவாங்க, தமிழ்ல உள்ள பிள்ளைங்க வருவாங்க. அஹ் இந்த அப்படி அதுல எல்லாம் ஒண்ணு ரெண்டு பிள்ளைங்க இதுல மட்டும்தான் strength கூடுது, அதனால நாங்க வந்து combined class வந்து, எங்களுக்கு இங்கிலிஷ் department ல தா நடக்கும் combined class தமிழ், இங்கிலிஷ் தான் அப்போ நாங்க எங்க சேர்ந்து இருப்போமா சேர்ந்து இருந்து நான் என்னை back ல ஒரு முஸ்லிம் பிள்ளை உண்டு அவளும் இனி ஒருத்தியும் உண்டு ரெனிடானு சொல்லிட்டு. அவளுக்கு கூட அங்க நாங்க back ல இருந்து நான் அந்த தமிழ், இங்கிலிஷ் class நான் கவனிக்கவே மாட்டேன். ஏன்னா அப்ப நான் பிள்ளைங்களை கூட பேசறதுக்கு எனக்கு கிடைக்குமா time உ அப்பறமா எங்க class ல எல்லாமே sometime நான் அக்கா கூடதான் mostly போவேன், அக்கா என் college தான் படிச்சாளா அப்ப அக்கா கூடதான் சாப்பிட போவேன் நானு அக்கா எல்லாம் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம் அப்படிதான் இருப்போம் அஹ் friends கூட எல்லாம் அதுக்கப்புறம் எப்பம்மாவது என்ன கூப்பிடுவாங்க ஏதாவது, இந்த முஸ்லிம்காரி வந்து ஏதாவது biryani யோ அந்த மாறி கொண்டு வந்தான்னா என்னை கூப்பிடுவா வா இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிடு, நம்ம share பண்ணி சாப்பிடலாம் அப்படினு அப்போ நான் அக்காள்ட்ட சொல்லிட்டு நா இங்க வருவேன் இந்த பிள்ளைங்கள் கூட இருப்பேன் அவங்க கூப்பிட்டாங்க நல்லா compel பண்ணி கூப்பிட்டாதான் இங்க வருவேன். இல்லைன்னா, என் அக்காகூடயே சேர்ந்து இருந்து நாங்க சாப்பிடுவோம் அக்கா class இல்ல இல்ல bus ல வந்து நாங்க route bus நாங்க college bus கிடையாது. நாங்க route bus ல தான் வருவோம். அப்பறம் நாங்க வர bus ல வந்து, ஒரே ஒரு தம்பி மட்டும் வருவான். ஒரு தம்பி எல்லாமே நாங்க வந்து போவோம் ஆனா எங்க ஊருக்கு அந்த ஒரு bus தான், ஆமா மூணு மணி விட்டா எங்களுக்கு வந்து மூன்றரை ஆயிடும் ஆகும். இப்ப எங்களுக்கு bus வந்து மூணே காலுக்கெல்லாம் திட்டுவிளை bus வந்து வருமா? அப்ப அந்த bus miss ஆயிட்டேன்னா எங்களுக்கு அடுத்த bus வந்து நாலரைக்குதான் அப்ப late ஆ வந்துட்டு நாங்க கேட்டுடுவோம். sir ட்ட principal sir ட்ட போய் கேட்போம். sir இப்படி எங்களுக்கு வந்து bus late ஆகும் இல்லை இல்லை ஒரு நாள் permission வாங்கினாலே போதும். அதை வச்சு என்னைக்கும் போலாம். நாங்க வந்து first ஏ எழுதிக் கொடுத்தேன் அந்த principal வந்து நல்ல principal அவங்க friend மாதிரி பேசுவாங்க தெரியுமா உண்மையிலே என் அக்காளுக்கு அப்படின்னா ஏன்னா சிந்து அக்கா அங்க வேலை பார்த்தால, மூத்த அக்கா அதனால வந்து அப்படி வந்து அஹ் இதான் என் தங்கச்சி அப்படியெல்லாம் introduce பண்ணி வைப்பாளா? அப்பறம் ரெண்டாவது அக்காளையும் introduce பண்ணி வெச்சா அடுத்து என்னையும் introduce பண்ணி வெச்சா அப்போ அவர் வந்து எங்கள்ட்ட நல்லா பேசுவாரு. நாங்க எல்லாமே ஏன்னா எனக்கு வந்து staff room ல இருக்கிறதுனால இங்க flipkart ல work பண்ணிட்டு இருந்தா office ல அப்போ அவள்ட்ட நாங்க என்ன வேணாலும் கேப்போம் இப்பயாவது வீட்டுக்கு போக சொல்ல அப்படின்னு சொன்னால் உடனே அவள் வந்து principal ட்ட letter எழுதிவிட்டு jolly ஆ போவிடுவாரு அப்படின்னு. அப்ப நாங்க எல்லாம் principal ட்ட letter எழுதிக் கொடுத்து நாங்க கேட்டோம். அப்போ அவரு okay போலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி வேலைக்கு போவோம் எங்களை மட்டும், நாங்க special தான் நாங்களே ஏன்னா மூணு பேரு இங்க main ல தான் அஹ் அந்த ஒரு entrance இருக்கும் அப்புறம் உள்ளாடி போனும் அஹ் கொஞ்சம் நிறைய தூரம் வரும் அஹ் ஆஹ் கிறிஸ்துமஸ் time வந்து குலுக்கி போட்டு gift வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அல்லாம கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் வருவாங்க. dance வரும் ஆஹ் dance உ gift உ இயேசப்பா பிறந்த அந்த காட்சி அந்த மாதிரி எல்லாம் வெப்பாங்க college லயே அது கிறிஸ்டியன் college லே அதனால அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க அப்புறம் ஒரு skit போடுவாங்க songs போடுவாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து chocolate கொடுப்பாங்க girls ல ஒரு பொண்ணு கிறிஸ்துமஸ் தாத்தாவா இருப்பா boys ல ஒரு பொண்ணு கிறிஸ்துமஸ் boys ல ஒரு பையன் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவா இருப்பான் அப்புறம் வந்து, நம்மளை எல்லாம் வந்து dance ஆட வைப்பாங்க, அப்படி எல்லாம் பண்ணுவாங்க womens எல்லாம் yeah அது வந்து teachers லாம் அஹ் teachers வந்து dance ஆடுவாங்க தெரியுமா? ஆமா நல்லா jolly அ இருக்கும். அன்னைக்கு வந்து boys ஏ வரமாட்டாங்க girls மட்டும்தான். womens day ன்னா ப~ girls மட்டும்தான் girls மட்டும்தான் வந்து dance ஆடுவாங்க. அப்போ வேற எந்த boys உம் sir கூட leave எங்களுக்கு மட்டும் அஹ் அஹ் ஆமாம் நாங்க எவ்ளோ பேர் இருந்தாலும் நல்லா கெடந்து, அப்பறம் mam மார்களும் நாங்களும் நல்லா jolly யா dance ஆடியது mam மார்களும் முன்ன போய் dance ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல jolly யா இருக்கும் அந்த womens day க்கு செம்மன்னா dance mam மார்கள் dance மேல chair அ போட்டது சிலபேருக்கு தெரியாதா அப்ப chair போட்டுக்கிட்டு மேல ஏறி பாப்போம். நல்ல jolly யா இருந்த அன்னைக்கெல்லாம் நல்ல ஒரு dan~ பாட்டு இல்லை இல்லை வரக் கூடாது. வரக்கூடாதுன்னா அவங்களை வந்து இங்கே allowed கிடையாது நாங்க எங்க hall ல. அஹ் வெளிய அப்படி எல்லாம் வரலாம் நம்ப வந்து hall லே அவங்களுக்கு கிடையாது எங்களோடது hall மாதிரி இருக்கும்

ஒஹ் சரி சரி ஓஹ்

ஆமா ஆமா

ஒஹ் உம்

ஆமா ஆமா

ஓஹ் சரி சரி அல்லாம வரமாட்டாங்க ஓ அப்படியும் வருவாங்களா? சரி சரி

ஓஹ் சரி

சரி சரி சொல்லு சொல்லு

ஓஹ் சரி சரி உள்ளாடியா இருக்கும் உள்ளாடி இருக்கும் நல்லா

சரி

ஓஹ் சரி சரி நல்லா enjoy பண்ணிட்ட

உம் இதா உம் ஆமா

ஹம் ஆனா நீங்க படிக்க மாட்டிக கதை பேசிட்டுருப்பீங்க உம் ஓஹ் சரி சரி இந்த வயசுல நல்லா enjoy பண்ணு

ஓஹ் ஒரு fees இருக்குமா எப்படி உம் ஓஹ் சரி சரி அதில்லாம ஒரு sem க்கு எவ்வளவு ரூபாய் கட்டணும்?

ஆமா ஆமா அஹ் ஓஹ் சரி சரி அப்பறம்

ஆமா ஆமா

அங்க silent ல இருக்கணும் அப்படினு சொல்லுவாங்க இல்லைடி?

உம் சரி சரி அப்ப நீ காலேஜை நல்லா enjoy பண்ணே

இல்ல இல்ல அப்படியா அஹ் சரி சரி ஆமா நீ வந்து இனி எப்ப call பண்ண போறியோ உம் ஆமா அஹ் சரி சரி என்ன வருவ என்னது கேக்கல அஹ் சரி டி சரி செய்து விட்டு படுக்கை அறையே விட்டு வெளிய வந்தான் கையில் briefcase உடன் சுதந்திரா one minute பொறுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு மசியல் பண்ணிருக்கேன் அதுல தாளிக்கலனா taste நல்லா இருக்காது சமையல் அறையில் காரியம் பார்த்து கொண்டே குரல் கொடுத்தாள் சுதா சுதந்திரா hall ல் அமர்ந்து shoe அணிந்து கொண்டான் newspaper யை எடுத்து காலையில்

இன்னைக்கு ஒரு நாள் நா பக்கத்து hotel ல சாப்டுக்கிறேன் கோபமா சொல்லலே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு பத்தேகால் ஆகிடும் போய் சேர நிறைய பேங்க் வேலைகள் இருக்குமா என்றான் சுதந்திரா இதோ வந்துட்டே இருக்கேன் ஆச்சு carrier ல எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் பத்து வரைக்கும் count பண்ணுவேன் அதுக்குள்ளே நீ வரலைன நா கிளம்பிடுவேன் சுதந்திரா எழுந்து paper யை மடக்கி போட்டுவிட்டு தன் briefcase யை எடுத்து கொண்டு நகர plastic கூடையில் tiffin carrier இலை எல்லாம் பேசி எடுத்துகொண்டு வந்துவிட்டாள் சுதா வாங்கிக்கொண்டு காலையில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏந்திரிச்சா இவ்வளவு பரபரப்பு வேண்டியதில்லையே என்றான் சொல்லுவீங்களே காலையிலே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கனும்னா ராத்திரி பத்து பத்தரைக்காவது தூங்க போகணும் எங்க தூங்க விடுரிங்க நீங்க நேத்து நம்ம தூங்குரப்போ மணி ஓன்னே கால் தெரியுமா என்றாள் லேசான வெட்க்கத்துடன் அவ்வளவு நேரமாயிடிச்சா ஆமா இப்ப நம்ம ஏரியாவ்ல apply பண்ண ஒரே மாசத்துலே telephone கிடைக்குதாம்